வந்து அப்பப்போ நம்ம upload பண்ணோம் அப்படின்னாதான் வந்து அதை பாத்துட்டு,

அதுனால தான் எப்படி எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது இப்ப எப்படி videos edit பண்ணி, full ஆவே போட்டு. அதை இப்போ வந்து பண்றது அப்படின்~அதுனால தான் சரி உங்ககிட்ட idea கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அஹ் event management னாலும் நீங்க அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு இப்ப ஒரு flower marriage க்கு வந்து flower decoration பண்ணனும்னா இங்க வந்து பண்ணலாம். ஆஹ் food order பண்றதுன்னா இங்க வந்து பண்ணலாம். அந்தமாதிரி idea ங்களா இல்ல, எப்படி இல்ல இது இங்க order பண்ணலாம், அங்க order பண்ணலாம் நல்லாருக்கும் அப்படின்றதை விட நம்மளுமே போய் இப்போ எதாவது ஒரு இடத்துல event அப்படின்னா decorate பண்ணிகுடுக்கலாம், surprise பண்ணலாம், அவங்களுக்கு gift அ வந்து நம்ம போய் வந்து surprise ஆ கொடுப்போம்.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

next எதாவது வந்து surprise பண்றது, cakes cut பண்றது, அவங்க எது இது பண்ணாலுமே வந்து நம்ம full and full வந்து நம்ம arrange பண்ணி தரணும். நமக்கு அதுக்கு தான் அவங்க

அந்த மாதிரி பண்ணா நல்லா ஒரு நமக்கும் benefit இருக்கும். நம்மளே வந்து first of all எல்லாத்துக்குமே வந்த next next தெரிய ஆரம்பிச்சுருவோம்ல.

அஹ் அதான் friends நாங்க சேர்ந்துதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி நல்ல name ஆ, நல்ல name ஆ choose பண்ணிட்டு அதுக்கப்பறம் வந்து அந்த idea வ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இப்ப இந்த மாதிரி நீங்க plan பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலையுமே touch இருக்கா i mean event management னா இப்போ marriage எடுத்துக்கிட்டீங்கனாலே welcome dance இருக்கு, DJ இருக்கு ஆஹ் திடீர்ன்னு பாத்தா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். so உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இந்த மாதிரி program பண்றவங்க கூட connectivity இருக்கா regular ஆ கூப்பிட்டா வருவாங்களா? இந்தமாதிரி ideas இருக்கா?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

ஹம் mummy யோட relative தான் ஒருத்தவங்க. அவங்க தான் வச்சுருக்காங்க அதுனால அங்க வந்து பேசி நம்ம வந்து flowers னாவே அந்த இது எல்லாமே, பெங்களூருல தான purchase பண்ண நல்லா இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு idea பண்ணிருக்கோம். இந்தமாதிரி நிறைய ideas இருக்கு. நீங்க ஒரு நாள் free யா இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க எல்லாமே சொல்றேன். எனக்கு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

ஆஹ் எனக்கு இதைவச்சு நீங்க எப்படின்னா வந்து video edit பண்ணி போடலாம் அப்படின்றத வந்து எனக்கு நீங்க teach பண்ணுங்க. அதுல இருந்து நான் கத்துக்கிறேன் okay வா

இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த video edit பண்றது, அந்தமாதிரி அதாவது இந்த reels edit பண்றது, tik-tok பண்ணி edit பண்றது அந்தமாதிரி எதாவது experience இருக்கா? அதெல்லாம் எனக்கு கொஞ்சம், கொஞ்சம் தான் தெரியும். நீங்க வாங்க எனக்கு fulfill ஆ சொல்லிக்குடுங்க ஒரு நாளு நான் எல்லாத்தையும் நல்லா கத்துக்குறேன். அதுக்கப்பறம் உங்க முன்னாடியே ஒரு video edit பண்ணி நம்ம போடலாம் okay வா.

சரி okay thanks. ரொம்ப இவளோ நேரம் எனக்கு time time கொடுத்து பேசனத்துக்கு,

சரி okay bye thank you. உம் thank you hello, hello ஆமா sir ஆமா sir இது முத்து கேபிள் sir உங்களுக்கு என்ன sir help வேணும்? sir நான் இந்த cable ல தான்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

எனக்கு extra ஒரு எட்டு channel add அப்படியா sirextra வா siradd பண்ணணும் சரி sir, sir நீங்க அதை என்ன set-top box sir set பண்ணியிருக்கீங்க? STCset-top box பண்ணேங்க அப்படியா sir நீங்க நீங்க வந்து STCset top box ஆ sirset பண்ணியிருக்கீங்க?

okay sir, okay sir நம்ம அப்ப add பண்ணிடலாம். sir ஒரு நிமிஷம், அந்த இதில இருந்து பார்த்துக்கறேன், ஒரு நிமிஷம் hello sir

sir உங்க set-top box number கொஞ்சம் சொல்லலாமா? ஆஹ் ஒரு நிமிஷம் இருங்க sir நான் பாத்து சொல்றேன் sir உங்க card இருக்குல்ல sir உங்க card ல ஒரு set-top box number ன்னு ஒண்ணு இருக்கும் box number ல அதில set-top box number ன்னு ஒண்ணு இருக்கும்

கொஞ்சம் ஆமா sir அதில தான் இருக்கும் நீங்க light ஆ பார்த்து சொல்லுங்க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

sir box number போட்டிருக்கு அதான sir

ஆஹ் sir, sir ஒரு நிமிஷம்

பன்னிரண்டு பன்னிரண்டு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

பதிமூணு

இருபத்தி இரண்டு

ஐம்பத்தி இரண்டு

எண்பத்தி ஒன்பது ஆஹ் okay sir, sir, sir ஒரு நிமிஷம் ஆஹ் sir உங்க sir உங்க registered mobile number சொல்லலாமா நான் கொடுத்துருக்க number ஆ sir

சொல்லலாமா sir ஏன்~ ஏன்னா, நாங்க நீங்கதான்னு confirm பண்ணணும் sir அதனாலதான். okay sir, mobile number ஆ sir ஆமா sir இப்ப mobile number உங்க, நீங்க வந்து இந்த set top boxconnect பண்ணும்போது ஒரு number கொடுத்திருப்பீங்க இல்ல

தொண்ணூற்றி ஏழு

எண்பத்தி ஆறு

ஐம்பத்தி மூணு

நாற்பத்தி இரண்டு

பத்து ஆஹ் sir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

ஆஹ் கேட்குது sir சொல்லுங்க sir sir, உங்களுக்கு வந்து, இப்ப SIV official ல இருந்து ஒரு ஒரு OTP ஒண்ணு வந்திருக்கும்.

அந்த, அந்த OTP மட்டும் கொஞ்சம் சொல்லலாமா இருங்க sir நான் வந்தவுடனே சொல்றேன் sir ஆஹ் சரி sir, okay sir சொல்லுங்க sir கொஞ்சம் ஆஹ் sir வந்துருச்சு sir OTP ஆஹ் சொல்லுங்க sir அறுநூத்தி முப்பத்தி ஏழு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

extra, extra எட்டு channel add sir ஒரு எட்டு channel add ஆஹ் okay sir sir, channel names கொஞ்சம் சொல்லலாமா?

sir sir சொல்லுங்க sir

டிஸ்கவரி தமிழ், பிபிசி வேர்ல்ட் நியூஸ், மூவி நௌ, சோனி பிக்ஸ், எம்என்எக்ஸ், நேஷனல் ஜியோக்ராஃபிக் ஆஹ்

sir, okay sir, sir நீங்க channel வந்து ஒ~ ஒவ்வொரு channel ஆ வந்து சொல்லலாமா sir நீங்க வந்து ஒவ்வொண்ணா சொல்ல சொல்ல நான் வந்து இப்பவே update பண்ணிட்டே இருப்பேன் sir. நீங்க வந்து ஒவ்வொரு channel லா வந்து சொல்லலாமா நேரம் sir sir sir நீங்க வந்து இப்ப ஒரு நீங்க இப்ப நாங்க update பண்ணோம்னா, எப்படியும் ஒரு two hours, three hours க்குள்ள உங்களுக்கு வந்து எல்லாமே update ஆயிரும் sir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

டிஸ்கவரி தமிழ் ஆஹ் okay sir டிஸ்கவரி தமிழ் add பண்ணியாச்சு, அடுத்து?

பிபிசி வேர்ல்ட் நியூஸ் ஆஹ் o~ ஆஹ் okay sir பிபிசி வேர்~ பிபிசி வேர்ல்ட் நியூஸ் add பண்ணியாச்சு, அடுத்து? மூவிஸ் நௌ மூவிஸ் நௌவா okay sir மூவிஸ் நௌ add பண்ணி ஆஹ் sir, sir மூவிஸ் நௌ add பண்ணியாச்சு, sir, அடுத்து?

ஆஹ் ஆஹ் சோனி பிக்ஸ் sir சோனி பிக்ஸ் add பண்ணியாச்சு sir அடுத்து?

எம்என்எக்ஸ் ஆஹ் sir எம்என்எக்ஸும் add பண்ணியாச்சு sir அடுத்து? நேஷனல் ஜியோக்ராஃபிக் நேஷனல் ஜியோக்ராஃபிக் வைல்டா ஆஹ் அஹ் sir அந்த channel அந்த channel add பண்ணியாச்சு sir அடுத்து?

sir அந்த local channel லும் add பண்ணணும் sir ஆஹ் சரி sir ஆஹ் சரி sir நானு~நானு~ நானும் உங்க area ல என்னென்ன local channels எல்லாம் இருக்குன்னு light ஆ, check பண்ணிடறேன். check பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து இப்ப add பண்ணி விட்டறேன் okay sir

sir ஆஹ் sir sir கொஞ்சம் wait பண்ணுங்க sir நான், நானு எல்லாமே add பண்ணிட்டுதான் உங்களுக்கு சொல்றேன் okay sir

local channel எல்லாமே add பண்ணிட்டு நான் உங்களுக்கு இப்பவே சொல்றேன் okay sir

sir உங்க area க்கு வந்து ஒரு ஆஹ் sir உங்க area க்கு வந்து ஒரு இருபது local channels இருக்கு. நான் வந்து அதில ஒரு பதினஞ்சு local channels மட்டும் நான் உங்களுக்கு add பண்ணிடறேன். okay sir hello sir

ஆஹ் okay sir

ஆஹ் sir, sir நீங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து எல்லாமே add பண்ணிடறேன்

okay sir okay sir இதுக்க்கு நான்

ஆமா sir இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க வந்து extra வந்து ஒரு எண்பது ரூபாய் pay பண்ற மாதிரி இருக்கும்.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

நீங்க வந்து அதும் அது கூட சேர்த்து இந்த எண்பது ரூபாயும் pay பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இந்த month வந்து நீங்க வந்து இருநூத்தி அறுபது ரூபாய் pay பண்ணல. okay sir sir pay பண்ணேன் sir, இல்லையா sir? ஆமா sir நீங்க வந்து இந்த month வந்து pay பண்ணல sir நீங்க வந்து இந்த month க்குள்ள அந்த இருநூத்தி அறுபது ரூபாய் pay பண்ணல. அந்த இந்த அது வந்து இந்த இந்த month க்கும் இருநூத்தி அறுபது ரூபா அப்படியே இருக்கட்டும் sir அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அடுத்து இந்த இந்த இந்த month வந்து நீங்க வந்து இருநூத்தி அறுபது ரூபாய் கட்டிக்கோங்க. இந்த month வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்க add பண்ணிடுவோம். okay sir நீங்க வந்து இருநூத்தி அறுபது ரூபாவே இந்த இந்த month கட்டிடுங்க. next month ல இருந்து இருநூத்தி அறுபது ரூபாய் plus எண்பது ரூபாய் போட்டு நீங்க pay பண்ற மாதிரி இருக்கும். okay sir மொத்தம் வந்து ஒரு அஹ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வர்ற மாதிரி வரும் sir உங்களுக்கு வந்து பார்த்தா முன்னூத்தி நாற்பது ரூபாய்தான் வரும். okay sir நீங்க வந்து local channels வந்து extra வா வந்து கொஞ்சம் கேட்டதால உங்களுக்கு வந்து extra வந்து ஒரு பத்து ரூபாய் போட்டு வந்து நாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்ன்னு நாங்க வந்து, charge பண்ணுவோம் okay sir sir இன்னொரு doubt sir இந்த ஆஹ்

நான் சொன்ன channel என்னென்ன number ல வரும்ன்னு சொல்ல முடியுமா sir நீங்க வந்து ஒவ்வொரு channel லும் ஒவ்வொரு number, number ல வரும் sir நீங்க வந்து எல்லா channel லும் ஒரே number ல வராது. okay sir TV யை பொறுத்தவரைக்கும் ஒரு இருநூத்தி தொண்ணூ~ தொண்ணூ~ தொண்ணூறுக்கு மேல இருநூத்தி தொண்ணூறுல இருந்து இருநூ~ sorry sir இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு போல அந்த channel இருக்கும் sir TV இருக்கும் அடுத்தது டிஸ்கவரி தமிழ் பொறுத்தவரைக்கும் ஒரு தொள்ளா~ தொண்ணூத்தி ஒன்பதில இருக்கும் sir தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இல்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பதில இருக்கும் டிஸ்கவரி தமிழைப் பொறுத்தவரைக்கும்.

பிபிசி வேர்ல்ட் நியூஸ பொறுத்தவரைக்கும், இருநூத்தி இருபத்தி ஒண்ணுல இருக்கும் sir

அதுக்கப்புறம் மூவீஸ் நௌவ பொறுத்தவரைக்கும், ஒரு முன்னூத்தி முப்பத்தி மூணு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் sir

வேற சோனி பிக்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு முன்னூத்தி முப்பத்தி நாலுல இருந்த மாதிரி இருக்கும் sir okay sir

அதுக்கப்புறம் எம்என்எக்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு முன்னூத்தி முப்பத்தி ஆறு அந்த அந்த range ல இருக்கும் sir

வேற sir வேற நேஷனல் ஜியோ~ நேஷனல் ஜியோக்ராஃபியை பொறுத்தவரைக்கும் ஒரு நா~ நானூத்தி ரெண்டு அந்த அந்த range ல இருக்கும்.

sir கேட்குதா அதுக்கப்புறம் நேஷனல் அதுக்கப்புறம் நேஷனல் ஜியோ மியூசிக்க பொறுத்தவரைக்கும் நானூத்தி அஞ்சு அந்த range ல இருக்கும் sir